correct ஆன வழியில நம்ம பயன்படுத்தினாலே எல்லாமே correct ஆன மண்ணின் வளம் கண்டிப்பா குறைஞ்சுச்சுன்னா அதோட அமிலத்தன்மை வந்து அதிகரிக்கும் அதனால ஒரு மழை பெய்ஞ்ச தண்ணி போனாக்கூட ஒரு அமிலமாதான் அந்த மண்ணில வந்து store ஆகுமே தவிர செடிகளை அதிகமா நல்லபடியா மகசூல் கொடுக்கணும்ன்னு உள்ளது கண்டிப்பா வரவே வராது அதனாலேயே நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து எல்லாமே ஒரு ஆஹ் ம~ ஒரு சுழற்சி பண்ணாலே ஒரு நல்ல விதமா பண்ணாலே எல்லாமே correct ஆ போயிட்டு இருக்கும். அதே மாதிரி ஆஹ் தாவரங்கள் செடிகள் எவ்வளவு தூரம் நல்ல விதமா வளருதோ அந்த நமக்கு வந்து மழை பெய்யும் எல்லாம் இந்த மழை பெய்தால் மட்டும்தான் அந்த மண்ணும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தழைக்குற செடிகள் எல்லாமே சீக்கிரம் வந்து கனி காய்களை கொடுக்கும் அந்த மழை வந்து பெய்யணும் அது கூட நம்ம மழையை நம்பிடுவோம் அந்த மழையை நம்புறது கூட நம்மளோட ஆஹ் மரம், செடி, கொடிகள் எவ்வளவு அடர்த்தியா வளருதோ அதை பொறுத்துதான் ஆனா வந்து இந்த மரங்கள் செடிகள் எல்லாமே அழிக்கப்படுறதுனால மழை பெய்யறது first விஷயம், அது கிடையாது அதே போல இந்த பறவைகள் எல்லாம் நிறைய பறவைகள் வந்து மரங்கள்ல வாழும் அதுக்கு கூட மரங்கள்ல கூடு வைக்க முடியாம எங்கயோ வச்சு எங்கயோ ஆஹ் நாடு கடந்து போற பறவைகளும் இருக்கு அந்த மாதிரி கூட வருது அந்த மாதிரி இல்லாம நம்ம வீட்டை சுற்றி நமக்குள்ள இடங்கள்ல எல்லாமே மரத்த நட்டு வைக்கிறதுனால நமக்கு அது பெரிய பயனுள்ளதா இருக்கும் அதை வந்து நம்ம வந்து எல்லாருமே நம்மளோட குடும்பம் குடும்பமும் அதிக மரத்த நட்டு நம்ம செடிகளை கொண்டு வந்து நம்ம கொண்டு வந்தாலே கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் அதே மாதிரி விவசாயத்தில வந்து ஆஹ் நம்ம வெளிநாடுகள்ல கூட அதனோட பயன்கள் தெரிஞ்சு அதனுடைய ஆரோக்கியம் தெரிஞ்சு எல்லாருமே அந்த தானிய வகைகளும் சரி சரி தனியாவே அவங்க பயிரிட்டு எடுக்கறாங்க ஆனா நம்ம நாட்டு மக்கள் வந்து அதோட மதிப்பு தெரியாத ஒரே காரணத்தினால அது வந்து ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. அதனாலதான் அரசாங்கம் வந்து அவங்க கொண்டு வர ப~ தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் அந்த நெல்லு எல்லாமே என்ன பண்றாங்கன்னா ஆஹ் அவங்களுக்குன்னு ஒரு ஆஹ் லாபம் இருந்தா மட்டும்தான் அவங்களும் life க்கு கொண்டு போக முடியும் அதனால அரசாங்கம் வந்து நல்ல விலையில எடுத்து அவங்க வந்து உழவர் சந்தைன்னு வச்சு அதை வந்து விற்பனை செய்யறாங்க மக்களுக்கு வந்து ஆஹ் கொஞ்சம் கம்மியான rate ல கொடுக்கறாங்க அதே போல அரிசி வந்து உற்பத்தி செய்யறாங்க ஆஹ் நமக்கு வந்து ration ல கூட இலவசமா கொடுக்க காரணமே நம்ம விவசாயத்தில உள்ள

சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி அது எங்கிருந்து வருது எப்படி வருது எவ்வளவு மக்களோட உழைப்பு இருக்குங்கிறதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எதுன்னாலும் நம்ம சாப்பாடை waste பண்ணக் கூடாது அது எந்த level க்கு அது வந்துட்டு இருக்குன்னு உள்ள உண்மையிலேயே நமக்கு வந்து easy யா நமக்கு சாப்பாடு கிடைக்குது ஆனால் முன்னால காலத்தில இருந்து சாப்பாடு கிடைக்கக்கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆஹ் இப்போ வந்து நமக்கு easy ஆ கிடைக்கிறதுனால அதில உள்ள தன்மை வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது அதோட முக்கியத்துவம் கண்டிப்பா தெரிய மாட்டேங்குது அந்த முக்கியத்துவத்தை நம்ம சின்னக் குழந்தைங்களுக்கு கொண்டு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கொண்டு வர்றாங்க விளைச்சல் பண்றாங்க, அதனால easy ஆ நம்ம வீட்டில இருந்தே சாப்பிடுறோம் அதனால இதேதான் ஒரு காலத்துல அவங்க விவசாயிகள் அழிஞ்சுட்டு வந்தாங்கன்னா நம்ம generation ல யார் அதை பயிரிடுவா, அந்த மாதிரி உள்ளவர்களை உம் ஆஹ் value அ சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கும் புரியும் அதனால சாப்பாடை waste பண்ண மாட்டாங்க correct ஆ பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஆஹ் சின்ன வயசுல சொல்லிக் கொடுக்கிறதுலதான் இருக்கு ஆஹ் அதே மாதிரி நம்மளும் ஆஹ் செடி மரம் செடிகள் கொ~ எல்லாமே நட்டு ஆஹ் இயற்கையாவே எல்லாம் விளைவிச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வலியுறுத்ததான் நிறைய சினிமா துறைகள்ல படங்கள் கூட எடுத்துட்டு வர்றாங்க விவசாயத்தை காப்பாத்தணும் நம்ம அழிச்சிடக் கூடாது ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆஹ் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பசி எவ்வளவு முக்கியத்துவம் தெரியும் அந்த பசி இருக்கணும்னா நம்ம வந்து ஆஹ் எப்பவுமே நம்ம snacks சாப்பிட முடியாது எண்ணெயில பொரிச்ச item ங்களை சாப்பிட முடியாது கண்டிப்பா நம்ம வந்து சாப்பாடை நம்ம சாப்பிட்டுத்தான் ஆகணும் சாப்பிடாம அப்படியே இருந்திட முடியாது அதுக்கு main ஆ நமக்கு தேவை வந்து சாப்பாடுதான் அந்த சாப்பாடை கொண்டு வர்றதே ஒரு விவசாயிதான் சொல்லும்போது அந்த அந்த சாப்பாட்டுக்கு பின்னால இருக்கிறதே ஒரு விவசாயியோட பெரிய ஒரு விஷயங்கள் உண்டு அதை நம்ம முக்கியத்துவம் எவ்வளவுங்கிறதை நம்ம உணர்ந்து பண்ணாலே நம்ம வந்து correct ஆ போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ உள்ள அஹ் அரசியல்ல என்ன பண்றாங்கன்னா கடைகள்ல நல்ல polish பண்றாங்க polish பண்ணி அது வந்து பார்க்க அழகா இருக்கணும் அந்த மாதிரி colour ஆ இருக்கணுன்னு கொண்டு வர்றாங்க அது எல்லாமே வந்து ஒரு உடம்புக்கு வந்து தீங்கு விளைவிக்குன்னு சொல்றதை நம்ம உண~ புரியணும் அந்த மாதிரி இல்லாம எவ்வளவு தூரம் நம்ம இயற்கையா எடுத்துக்கிறோமோ அது வந்து நம்ம உடம்பைதான் ஆரோக்கியம் பண்ணும் இல்லைன்னா நமக்கு உடம்புல ஏதாவது நோய்களை உருவாக்கி ஏதாவது உடம்புல ஒரு பக்கம் ஒதுக்கி அதை வந்து ஒரு நாப்பது வயசு கடரும்போது அந்த நோய்கள் எல்லாமே வெளிப்படுத்தும் அந்த மாதிரி இல்லாம நம்ம இப்ப இருந்தே ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து life அதுக்கு நம்ம விவசாயிட்ட இருந்து நேரடியாவே கொள்முதல் செய்யலாம் ஏன்னா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 அதே போல நமக்கும் வந்து ஒரு ஆரோக்கியத்தை ஒரு சந்தோஷத்தைப் பெற்றுக் கொள்ளலாம்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 நமக்கு வந்து நம்மளை விட்டு விவசாயம் போகாது நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கைக்குள்ள வச்சிருக்கோமோ அவ்வளவு தூரம் விவசாயம் நமக்குள்ள நம்ம இதில இருக்கோம் ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தர்ட்டயும் அலையதான் செய்யணும் விவசாயிகளை நம்ம மதிக்கலைன்னா சாப்பாட்டுக்குன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அலையதான் செய்யணும் அதனால நம்ம வந்து ரொம்ப விவசாயத்தை மதிக்கணும் அதை முத சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு உழவர் தினம் அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடியது இந்த விவசாயத்துக்காக வேண்டிதான் அப்படியொரு தினமே கொண்டாடுறோம் நம்ம இந்த இது எல்லாருமே நம்ம இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல வந்து ஆஹ் இந்த இன்னொண்ணு என்னன்னா நம்ம வந்து முந்தி உள்ள காலத்துல வந்து இயந்திரம் இயந்திர முறையில வந்து யாருமே ஆஹ் விவசாயம் பண்ண மாட்டாங்க முந்தியுள்ள காலத்தில full லுமே எல்லாமே கையினாலதான் எல்லாமே அப்படி கையினால மட்டும்தான் விவசாயம் எல்லாமே பண்ணுவாங்க

அதை வந்து அந்த விவசாயத்தை கொண்டு போக முடியுது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம எவ்வளவு தூரம் ஆஹ் கையில ஆஹ் முந்திய போல நம்ம நினைச்சு இது பண்ணமோ அப்பதான் நமக்கு வந்து விவசாயம் நிலைச்சு இருக்கும் ஆஹ் அதனால இனி உள்ள காலத்தில எல்லாம் விவசாயம் வந்து இப்படித்தான் அதனால நம்ம வந்து விவசாயத்தை பெரிய அளவுல மதிக்கணும்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 ஆஹ் இந்த நீங்க சொன்னது போல நிறைய படங்கள் எல்லாம் இப்ப எடுக்க தொடங்கிட்டாங்க எப்படின்னா விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணதில வந்து அரசாங்கம் வந்து எப்படியோ ஒரு முடிவெடுத்து இது பண்ணிட்டாங்க என்ன போராட்டம் நடந்தது ஆனா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

விவசாயத்தை முன்னேற்றி கொண்டு வர்றோமோ அவ்வளவு தூரம் இந்த உலகம் வந்து நல்ல மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் பாத்தீங்களாக்கா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 அவங்க வந்து விவசாயிகள் வந்து நெல் எல்லாம் பயிரிட்டு அந்த தை மாதத்தில வந்து, அவங்க அறுவடை செய்வாங்க அந்த நெற்பயிரை எல்லாமே, அவங்க வந்து அந்த நெ~ நெல் எல்லாமே அறுவடை செய்து அந்த அவங்க வந்து கலன்ல சேர்க்கும்போது அங்க நெல் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் அந்த சந்தோஷத்தை அவங்க தெரிவிக்கிறதாலதான் உழவர் தினமே கொண்டாடி தைப்பொங்கலும் கொண்டு வந்தாங்க. அந்த அந்த பயிரிடப்பட்ட அரிசியை எடுத்துதான அவங்க பொங்கலும் செஞ்சு ஆஹ் கதிரவனுக்கு படைப்பாங்க ஏன்னா கதிரவனைதான் அவங்க ஒரு கடவுளா வச்சுருப்பாங்க

அந்த விவசாயத்த மதிச்சு தான் அந்த வர்ற நெற்கதிரை முதல் நெற்கதிரை எடுத்து அறுவடை செஞ்ச உடனே அந்த நாள் வந்து அவங்க பொங்கலிடுவாங்க சமைச்சு பொங்கலிட்டு சாப்பிடுவாங்க

நம்ம கடவுள் முன்னால பொங்கலிட்டு படைப்பாங்க அந்த இது வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு பாடத்திட்டத்தில கூட கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா விவசாயம் அழிஞ்சு விடக்கூடாதுன்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அந்த எல்லாமே குழந்தைங்க படிக்கிறதில கூட தெரிஞ்சுக்கட்டும் ஒரு கதைக்காக வேண்டி அவங்க கதைகள்ல கூட பாடப்புத்தகத்தை எல்லாம் தெரிஞ்சு அதையும் அவங்க படிச்சு இது பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் knowledge கள் வரும் ஏன்னா நம்ம சொல்றத வந்து குழந்தைங்க direct ஆ எடுத்துக்கமாட்டாங்க அவங்களா இந்த book வழியாவும் teachers வழியாயும் அவங்க கதைகளை சொல்லும் போதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் கதைகள் புரியும், இன்னும் அவங்க வளர வளர அந்த கதைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா நிறைய வடமாநிலத்தில எல்லாமே விவசாயிகள் வந்து அவங்களுக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்காத ஒரே காரணத்தினால அவங்க எல்லாமே தற்கொலை முயற்சி பண்றாங்க எத்தனையோ பேர் போராட்டம் பண்றாங்க அவங்களுக்குள்ள ஆஹ் எங்களுக்குள்ள சுதந்திரம் இல்ல அப்படின்னுள்ள எண்ணம் வருது ஏன்னா அவங்க எல்லாமே பண்றது எல்லாமே ஆஹ் நாங்க அழிஞ்சாலும் விவசாயம் அழியக்கூடாதுன்னு சொல்லி நிலைநாட்டணும் அந்த காரணத்தினால எதுவும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு கொண்டு வர்றாங்க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 இந்த படிச்சவங்க எல்லாமே BE முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்களுக்கு படிச்சதுக்குன்னு ஒரு வேலை இல்லை அந்த மாதிரி வரும்போது என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா அவங்களே ஒரு ஆஹ் சொந்த நிலங்கள்ல இல்லை வாடகை குத்தகைக்கு நிலம் எடுத்து

அவங்க வந்து அதில வந்து நல்ல ஒரு லாபத்தை பெற்றுட்டுதான் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப என்ன பேட்டி கொடுக்கறாங்கன்னா நான் படிச்ச படிப்பைவிட இந்த மாதிரி அளவுக்கு நான் வருமானத்தை பெற்றுக்க மாட்டேன், ஆனா நான் இந்த மாதிரி விவசாயம் பண்றதுனால அதனால எனக்கு ஒரு நல்ல வந்து

கோழிகள் வளர்த்து நிறைய முட்டையை வந்து நிறைய பேர் விற்பனை செய்யறாங்க அதில இந்த குஞ்சுகள் பொரிச்சு அவங்களோட இனப்பெருக்கத்தைப் பெருக்கி அது வந்து அவங்களுக்கு நல்லதுல போகுது இந்த மாதிரி வந்து விவசாயத்தில வந்து இன்னும் வந்து பலவிதமா வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டேதான் இருக்காங்க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

வணக்கம் பிரியா வணக்கம் சோபி நாளைக்கு நான் school வரமாட்டேனே. வர மாட்டியா ஏன் என்னாச்சு எங்க போற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 அப்படியா தாத்தா, பாட்டிக்கு கல்யாணமா அதுவும் அறுபதாம் கல்யாணமா

ஏன், உனக்கு தாத்தா பாட்டி தெரியாதா தாத்தா, பாட்டி இருக்காங்க. ஆனா எங்க கூட எல்லாம் இல்லையே எங்க இருக்காங்க உங்க தாத்தா, பாட்டி எல்லாம் அவங்க எங்க இருக்காங்கன்னே எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் அவங்களை சின்ன பிள்ளையா இருக்கும்போதுதான் நான் பார்த்திருக்கேன்

ஏன் தாத்தா பாட்டி கூடதான் நீ இன்னமும் இருக்கியா உங்க கூடதான் அவங்க இருக்காங்களா எங்க வீட்டுல தாத்தா, பாட்டி மட்டும் கிடையாது. எங்க வீட்ல எல்லாரும் இருக்காங்க தெரியுமா அப்படியா? எத்தனை பேர் இருக்காங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க எங்க வீட்ல எங்க பெரியம்மா, எங்க பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, மாமு, முட்டை எல்லாருமே இருக்கோமே எங்க வீட்ல நிறைய கூட்டு குடும்பம் நாங்க. இப்பவும் எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கீங்களா ஒண்ணா இருக்கீங்களா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 எங்க வீட்டுல நான், எங்க அப்பா, எங்க அம்மா மூணு பேர் மட்டும்தான்.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 ஆமா நாங்க மூணு பேர் மட்டும் தானே இருக்கோம். அப்ப அது குடும்பம்தானே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 எல்லாருமே வந்து கூட்டுக்குடும்பமாதான் இருப்பாங்க. நீங்கதான் இப்படி இருக்கீங்க ஐயோ இந்த காலத்துல எல்லாருமே தனித்தனியாதான் இருக்காங்க தனியா இருந்தாதானே jolly யா தனியா சந்தோஷமா இருக்கமுடியும் கூட்டமா இருந்தா கசகசன்னு ஒரு மாதிரி இருக்கும் இல்ல?

ஆமா நாங்க மூணு பேர் மட்டும்தான் இருக்கோம். jolly ஆ இருக்கோம், தெரியுமா தனியா இருக்கோம்

யாரும் இருக்கமாட்டாங்க எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி சரி உனக்கு யாரு கதையெல்லாம் சொல்லுவா? கதையா கதை யாரு சொல்லுவாங்க, கதை நான் நானா புத்தகத்துல எடுத்து படிப்பேன் இல்லை phone ல பார்ப்பேன். அவ்வளவுதான். வேற யாரு கதை சொல்லுவாங்க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 அப்படியா? அவங்கதான் உங்களுக்கு கதை சொல்லுவாங்களா

எப்போ சொல்லுவாங்க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 தாத்தா, பாட்டி கூட தான் தூங்குவியா daily யும் ஆமா எங்க தாத்தா, பாட்டி கூடதான் தூங்குவேன். ஐயோ எனக்கு எங்க தாத்தா, பாட்டி கூட தூங்குனாதான் தூக்கமே வரும் ஆஹ்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 ஏன் உங்களுக்கு எல்லாம் தனித்தனி room இல்லையா உங்க வீட்ல எல்லாரும் ஒரே room ல ஒண்ணா தான் இருக்கீங்களா எங்க வீட்ல தனித்தனி room இருந்தாலும் நாங்க எல்லாம் தூங்கும் போது ஒண்ணா தான் தூங்குவோம்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

ஆமா தனியா இருந்தாத்தான் வந்து எந்த ஒரு செலவும் இருக்காது.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

நாங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சித்தப்பா கொஞ்சம் எங்க பெரியப்பா கொஞ்சம் மாமா கொஞ்சம்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 சேர்த்து வச்சது போல மீதி இருக்கிற காசெல்லாம் வந்து செலவு பண்ணுவாங்க. பாதி saving பண்ணுவாங்க மீதி செலவு பண்ணுவாங்க ஆஹ் எனக்~ எங்க வீட்டுல எல்லாம் எல்லாம் எனக்கு தனியா எல்லாமே சேமிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா எனக்கு தோடு, வளையலு chain உ, மோதிரம்னு நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. உனக்கு என்ன வாங்கியிருக்காங்க உங்க வீட்டுல உங்க உன்கிட்ட chain வளையல், மட்டும்தான் இருக்கு. எங்ககிட்ட வந்து பெரிய குடும்பமே இருக்கு. அவங்களே எனக்கு வந்து பெரிய சொத்து தெரியுமா இப்ப உனக்கு யாரையாவது இப்ப வந்து ஆஹ் ஒரு தலைவலி, காய்ச்சல்னா உனக்கு யாரு பாப்பா? அம்மாதான் பாப்பாங்க. அப்பா hospital கூட்டிட்டு போவாங்க ஆனா எனக்கு எல்லாருமே எங்க குடும்பத்தில இருக்க~ துடிச்சு போயிடுவாங்க. தெரியுமா பத்து பதினோரு பேரு என்னை பார்த்துப்பாங்க. அதெல்லாம் அங்க கிடைக்குமா? அப்படியா எல்லாரும் உன்னை சேர்ந்து நல்லா பார்த்துக்குவாங்களா நல்லா பாத்துப்பாங்க என்னை நடக்க கூட விடமாட்டாங்க தூக்கிட்டே போவாங்க உடம்பு சரியில்லைன்னா சாப்பாடு முதற்கொண்டு daily யுமே எனக்கு ஊட்டிதான் விடுவாங்க எங்க பாட்~ பாட்டி நீ என்ன தான் காசு பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த காசு பணத்தை எல்லாம் எங்க வச்சிருப்பீங்க எல்லாமே bank ல locker ல அந்த மாதிரிதான் வச்சிருப்போம்.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 ஆமா உனக்கு தெரியல கூட்டு குடும்பத்த பத்தி உனக்கு தெரியல அதனாலதான் நீ இப்படி எல்லாம் வந்து சொல்ற இப்ப எதாவது பண்டிகைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அத்தனை பேர் இருக்கீங்க நிறைய செலவாகுமே துணி எல்லாம் எடுக்குறதுக்கு செலவெல்லாம் இப்ப எல்லாருமே எல்லாரும் நாங்க வந்து சம்பாதிக்கிறோம் அதனால எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு சரி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

அழகழகா நான் கேட்கிறதெல்லாம் வாங்கித் தருவாங்க. எங்க சித்தப்பாட்ட நான் ஒரு dress கேட்டா அதை எடுத்து குடுத்துருவாரு, பெரியப்பா கிட்ட அதே மாதிரி எந்த சட்டை கேட்டாலும் எடுத்துக் கொடுத்திருவாரு.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

dress வேணா உனக்கு நிறைய வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஆனா, சாப்பிடுறதுக்கு தீனி, தின்பண்டம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கெல்லாம் வ~ இத்தனை பேத்துக்கு வாங்கணும்னா நிறைய செலவாகும்ல

நீங்களும் செய்வீங்களா வீட்டிலேயே செய்வீங்களா ஏன், நீங்க எல்லாம் கடையில வாங்குவீங்களா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

கடையில வாங்குறது நல்லாருக்குமா ஹம் நல்லாதான் இருக்கும்.

இல்லைன்னா எங்க பெரியம்மா செய்யற sweet கொண்டு வந்து தரேன். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு நீ கடையில வாங்குறதுக்கும் இங்க வீட்டுல செய்யுறதையும் நீ சாப்பிட்டு பாரு எந்த அளவுக்கு இருக்குன்னு மட்டும் பாரு சுவை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீ சொல்லு உங்க சித்திக்கு உங்க பெரியம்மாக்கு, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி sweet எல்லாம் செய்ய தெரியுமா அவங்க வீட்டிலேயே செய்வாங்களா

எல்லாருமே நாங்க வேலை செய்வோம். குழந்தைங்களும் வேலை செய்வோம்.

ஆமா. அம்மா மட்டும் தனியா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க பாவம்ல ஆமா, எங்க வீட்டுல எத்தனை பேர் தெரியுமா நாங்க வேலை செய்வோம். உனக்கு தெரியல. அதாவது கூட்டு குடும்பத்தில எவ்ளோ jolly யா இருப்பாங்கன்னு உனக்கு தெரியலை. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் சொல்ற நான் உன்னை ஒரு நாளைக்கு கண்டிப்பா நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் நீ எப்படி மட்டும் பாரு எங்க தாத்தா பாட்டி எல்லாம் உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு மட்டும் பாரு. நீ வந்தா மட்டும் போதும். உன்னை அந்த அளவுக்கு தாங்கு தாங்கு தாங்குவாங்க. நீயே அதுக்கப்புறம் எனக்கு கூட்டுக் குடும்பம்தான் வேணும்னு நினைப்ப அப்படியா எனக்கு உங்க வீட்டுக்கு வரணும். உங்க குடும்பத்தில இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கணும்ன்னு ரொம்ப ஆசையா இருக்கு என்ன கூட்டிட்டு போயேன் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் நீ வந்து உங்க வீட்ல எல்லாம் கேட்கணுமா போயிட்டு வரணும்னு கேட்டா தான விடுவாங்க. அதெல்லாம் இல்ல நான் எல்லாம் யார்கிட்டயும் கேட்க தேவையில்ல. கேக்கமாட்டியா நீ வீட்ல எல்லாம் நாங்க எங்கேயாவது போகணும்னா அம்மாட்ட கேட்கணும் சித்தப்பாகிட்ட கேட்கணும், பெரியப்பாகிட்ட கேட்கணும், தாத்தா பாட்டி கிட்ட கேட்கணும், அப்பதான் எங்களை விடுவாங்க நீங்க பாட்டுக்கு அலையுறீங்க அப்புறம் நாளைக்கு ஏதாவது நம்மளை யாராவது கடத்திட்டு போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க இப்படி நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க உங்களை எல்லாம் உங்க வீட்டுல அம்மா மிரட்ட மாட்டாங்களா condition ஏ இருக்காது. உங்களை இஷ்டத்துக்கு விட்டுருவாங்களா

ஐயோ எங்க வீட்டுல எல்லாம் எங்களை அப்படி பார்த்துப்பாங்கப்பா. வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியா ஆமா நீங்க அதே மாதிரி உங்க வீட்ல எல்லாம் நீங்க என்ன dress போட்டுக்குவீங்க நாங்க எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்குவோம் நாங்கெல்லாம் எங்க வீட்டுல என்ன தெரியுமா போடணும் இப்ப நான் வந்து குட்டி பாப்பானால dr~ சின்ன dress போட்டா போதும். ஆனா வந்து எங்க அக்காள் பாத்தீங்கன்னா ஆஹ் தாவணி பாவாடை தாவணிதான் கட்டணும். புடவைதான் கட்டணும் அவங்கெல்லாம். வேற எந்த dress மே வந்து எங்க குடும்பத்தில வந்து போட சொல்லமாட்டாங்க. ஏன்னா வந்து அதுல நிறைய வந்து ஆஹ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு நிறைய அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து எல்லாம் dress போட சொல்லுவாங்க. அப்படியா? நீ சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அதான் உனக்கு வந்து நீங்க தனியாவே இருக்கனால வந்து கூட்டு குடும்பத்தை பத்தி தெரியல. நான் ஒரு நாளைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நாளைக்கு வர்றியா வீட்ல அம்மா கிட்ட கேட்டுட்டு வர்றியா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

சரி, போலாமா வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு உன்னைய கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல வா போலாமா?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 வா போலாம். இதான் எங்க வீடு எப்படி இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு பிரியா.

எங்க வீடு ரொம்ப சின்னதாதான் இருக்கும். எங்க வீடு இதான் எங்க வீடு. இந்த room ல வந்து நாங்க இருக்கோம். இந்த room ல வந்து பெரியப்பா சித்தப்பா எல்லாம் இருக்கும். இதுல சித்தி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 அப்படியா எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எங்க வீட்டுல என்னை தேடுவாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இரு சாப்பிட்டு மட்டும் போவேன். ஐயோ, எங்க வீட்டுல சாப்பிடாம விடமாட்டாங்க. சாப்பிட்டு மட்டும் போ அஹ் ஆமா, நீ வேற உங்க வீட்ல எல்லாரும் நல்லா சமைப்பாங்கன்னு. சரி, கொண்டு வா சாப்பிட்டா தான் அனுப்புவாங்க. இல்லைன்னா அனுப்பமாட்டாங்க.

ஹம் நல்லா சுவையா இருக்கு. யார் அதை செஞ்சது இது எங்க பாட்டி செஞ்சது பழைய காலத்து உணவு முறையில என் பாட்டி செஞ்சாங்க.

அருமையா இருக்கு நல்ல சுவையா இருக்கு இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. புதுசா இருக்கு என்னன்னு தெரிஞ்சுகிட்டயா? ஹம் கண்டிப்பா பிரியா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டில இருக்கிற எல்லாத்தையும் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம்தான் கூட்டு குடும்பம்னா என்ன அதோட அருமை என்னன்னு எனக்கு புரிஞ்சுது.

ஹம் கண்டிப்பா பிரியா நானும் போயி எங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லி எங்க தாத்தா, பாட்டி எங்க இருக்காங்களோ அவங்களை